இதுல ஒரு ஆம்புலன்ஸ் மாதிரி ஏதோ ஒரு வண்டி நிக்குது பில்டிங்ல எழுதி இருக்காங்க.

பஞ்சர் கடையில் வந்து எழுதி இருக்கிறது வந்து ரெட் கலர்ல இருக்கு பிரண்ட்ல ரெண்டு நாய் நிக்குது பக்கத்துல நறைய கடைகள் இருக்கு.

அழகான கோலோ தெரியுது பக்கத்துல செங்கல் தெரியுது.

மணல் தரயை மாதிரி இருக்கு. பூவெல்லாம் இ இருக்கு.

வானம் தெரியுது நறைய சின்ன சின்ன செடிகளு பெரிய செடிகளு இருக்கு நிறைய குப்பை இருக்கு சில இடம் வந்து வறண்டு அழுக்கு புடிச்சிருக்கு.

ஹிந்தில எழுதி இருக்கு நெறைய மருந்து இருக்கு நான்கு சேரு தெரியுது.

இது ஏதோ ஒரு சில மாதிரி தெரியுது ஆனா அந்த சிலை கிளியரா தெரியல சில வந்து மஞ்ச கலர் பெயிண்ட் அடிச்சிருக்கு.

மின் கம்பி இருக்கு போஸ்ட் இருக்கு.

ஆண்களுக்கான நிறைய ஆடைகள் தெரியுது பெண்களுக்கான ஆடைகளும் தெரியுது.

துணியெல்லா வரிசையா அடுக்கி வச்சிருக்கு ஒரு ஆளு கடைக்குள்ள நிக்கிறாரு.

இது ஒரு பேக்ரி மாதிரி தெரியுது. இதுல நறைய பண்டங்கள் வந்து அடுக்கி வச்சிருக்காங்க.

ரெண்டு ஆண்கள் நிக்கிறாங்க ஒரு பைப் இருக்கு சீட்டு போட்டிருக்கு விளம்பரம் ஒட்டிருக்கு.

இதுல தண்ணி பாய்யுது.

நிறைய பேரு குளிச்சிட்டு இருக்காங்க தண்ணி வந்து வெள்ளை கலர்ல தெரியுது.

பாதி கொக்கு வந்து வெள்ளை கலர்ல இருக்கு நாரை வந்து வெள்ள கலர்லேயும் இருக்கு கருப்பு கலர்லையும் இருக்கு.

கோயில் கோபுரம் வந்து மஞ்ச கலர்னால பெயிண்ட் அடிசிருக்காங்க.